இந்த எடத்துல நறைய லைட்ஸ் போட்டு வெச்சிருக்காங்க.

கடைக்குள்ள நெறைய கேக்ஸ் பிரட் வெச்சிருக்காங்க.

இங்கு நெறையா பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் இருக்காங்க.

ஷாப் குள்ள டியூப்லைட் செட் பண்ணி வெச்சிருக்காங்க.

இங்க ஒரு எடத்துல மாதா செலைய கண்ணாடிக்குள்ள வச்சுருக்காங்க.

பைய ரைட் ஹாண்ட்ல ஒரு வாட்ச் கட்டிருக்கா.

வீட்டு கிட்ட மரங்கள் நெறைய இருக்கு.

தண்ணிக்கு சைட்ல ஒரு சின்ன பாறை இருக்கு.

இங்க செவுத்துல லெட்டர்ஸ் எழுதி வெச்சிருக்காங்க.

இந்த எடத்துல ஒரு ஸ்டேச்சு ஒன்னு வெச்சிருக்காங்க.

ஸ்டேச்சுக்கு பக்கத்துல ஒரு அங்குளும் ஒரு ஆன்டியு நின்டிட்ருக்காங்க.

இங்க ப்ளேஸ்க்கு பின்னாடி ஹில்ஸ் இருக்கு.

தரையில ப்ளைவுட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க.

இந்த ஸ்டாச்சுக்கு நெறைய ஜுவல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க.

இங்க வண்டிக்கு பின்னாடி நறைய செடிங்க இருக்கு.

எடத்துக்கு பின்னாடி நறைய மரங்கள் இருக்கு.

இங்க சைட்ல வேளாங்கண்ணி மாதா ஸ்டாச்சு வெச்சிருக்காங்க.

எடத்த சுத்தி நறைய மரங்கள் இருக்கு.

வீட்டுக்கு பக்கத்துல மண் சிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க.

தண்ணிய சுத்தி நறைய மரங்கள் இருக்கு.